அப்ரோ அதுக்கு கிட்ட ஒரு வீடு இருக்கு. அதுக்கு கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு.

அப்புறம் வந்து நறைய ஆட்கள் எல்லாம் நிக்கிறாங்க ஒரு நாய் இருக்குது ஒரு புல்லட் நாலஞ்சு பைக் இருக்குது ரெண்டு கார் நிக்குது அதுல கொஞ்சம் கீழ தண்ணி மாதிரி எல்லாம் கெடக்குது.

அப்புறம் அந்த சைடுல ஒரு வீடு மாதிரி ஒன்னு இருக்குது.

இது வந்து ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டல்ல மூணு டேபிள் கடக்குது நிறைய சேர் இருக்குது.

இருக்கிறது இந்த இது இருக்குது அப்புறம் டோர் இருக்குது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

பின்னாடி இந்த மரோ எல்லா இருக்குது இங்க செடி எல்லா இருக்குது ஒரு தூண் இருக்குது அப்ரோ அந்தா அங்க ஒரு லைட் --

இது வந்து ஒரு ஹிந்து கோயிலு இது வந்து இங்க நிறைய ஆள்கள் இருக்காங்க. ரெண்டு மூணு அந்த இதெல்லாம் இருக்குது அப்ரோ--

அப்புறம் வந்து நிறைய குச்சி குச்சியாஅங்க ஓல ஓலையா அங்கங்கயா சாச்சி சாச்சி வச்சுருக்காங்க.

அப்புறம் ம் அதுல சுவிட்ச் போர்டு அப்படி அங்க போகுது.

அப்பறொ ஒரு பேன் கரங்கிட்ருக்கு நிறைய லைட்ஸ் இருக்கு ஏ_சி இருக்குது கேமரா இருக்குது.

அப்ரோ வந்து நெறைய டிரஸ் எல்லா அங்க அங்க அடிக்கி அழகா வச்சிருக்காங்க அந்த போர்டு வச்சிருக்காங்க ஒரு ஆளு போட்டது மாதிரி.

இது வந்து ஒரு பெரிய மலை மலையில ஏறிட்டிருக்காங்க.

ஆ அதிலிருந்து செல்பி எடுத்துட்ருக்காங்க நெனக்கி.

வல்லாரி இருக்குது சாக்கு இருக்குது நிறைய சாக்குல வாழையிலை அங்கங்கய நட்டி வச்சிருக்காங்க அங்கங்கய கம்பம் இருக்குது நெறைய லைட்ஸ் கடக்குது.

உள்ள நிறைய ஸ்வீட்டெல்லாம் இருக்குது கண்ணாடி வச்சு யூஸ் பண்ணி இருக்காங்க ஃபேன் இருக்குது.